அது மேல ஒரு ப்ளூ கலர் ட்ரே இருக்கு.

அத சுத்தி நெறையா ட்ரீஸ் இருக்கு.

இந்த போட்டோல ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷன் குடுத்திருக்காங்க.

இந்த ஃபோட்டோல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் உக்காந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.

அந்த டேபிளோட கலர் ப்ளூ கலர்ல இரு--

அங்க ட்ராக்ஸ்ஸெல்லா பிளாக் அண்ட் எல்லோல இருக்.

இந்த ஃபோட்டோ ஈவ்னிங் டைம்ல எடுத்துருக்காங்க.

இதுலிருந்து பாத்தா நெறையா ஹௌசஸ் பில்டிங்ஸ்லா இருக்கு.

சைட்ல ஜூவல்ஸ் எல்லா செல்ஃப்ல வெச்சிருக்காங்க.

முன்னாடியே ரெண்டு வண்டி நின்னுட்டு இருக்கு.

அங்க முன்னாடி நறைய பீப்புள்ஸ் நின்னுட்டு இருக்காங்க.

இங்க ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஸ்டெப்ஸ் கட்டிருக்காங்க.

இந்த போட்டோ ஒரு ஸ்விம்மிங் பூல்ல எடுத்துருக்காங்க.

முன்னாடி டேபிள்ல ஒரு வாட்டர் இருக்கு.

சைடுல ரெண்டு மெக்கேனிக் ஒர்க் பண்ற கார் இரு--

அங்க ரெண்டு பசங்க ஒரு பெரிய ஹேங் பண்ற கேம்ல நின்னுட்டு இருக்காங்க.

நெறையா லைட் செட்டிங்ஸு வச்சு இருக்காங்க.

பஸ்ஸு ஃபுல்லா கூட்டமா இருக்கனால மேலேயும் மக்கள் இருக்குறாங்க.

போட்டோ எதோ கவர்ன்மென்ட் ஏரியால எடுத்திருக்காங்க.

இந்த போட்டோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல எடுத்திருக்காங்க.

இந்த போட்டோல ஒரு பெரிய பில்டிங் குடுத்துருக்காங்க.

பேன்ஸ் அரேஞ் பண்ண அங்க அதோட சைசஸ் குடுத்துருக்காங்க.

அங்க ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கு.